ரூபி Methodகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது மெத்தோட் என்றால் என்ன
மெத்தோட் க்கான சின்டாக்ஸ் மற்றும் சில உதாரணங்களை காண்போம்
இங்கே நாம் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 1204 ரூபி 193 இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு லினக்ஸில் டெர்மினல் மற்றும் டெக்ஸ்ட் எடிடரை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும்
இப்போது methodகளுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்துமுடிக்கும் ஒரு தன்னிறைவான ப்ரோகிராம் மெத்தோட் ஆகும்
மற்ற புரோகிராமிங் லாங்குவேஜ் ல் உள்ள functionகள் போன்றதே ரூபி மெத்தோட்
மெத்தோட் பெயர் கீழ்நிலை எழுத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்
Methodகள் அவை கால் செய்யப்படுவதற்கு முன் டிஃபைன் செய்யப்படவேண்டும்
மெத்தோட் க்கான சின்டாக்ஸ் ஐ காண்போம் கீவர்ட் டெஃப் ஐ பயன்படுத்தி பின் மெத்தோட் பெயரை கொண்டு Methodகள் டிஃபைன் செய்யப்படுகின்றன
ஆர்குமென்ட்ஸ் என்பது செயல்படுத்தப்பட மெத்தோட் க்கு அனுப்பப்படும் மதிப்புகளை குறிக்கிறது
ரூபி கோடு பகுதி செயல்பாட்டை செயல்படுத்தும் மெத்தோட் ன் உள்ளடக்கத்தை குறிக்கிறது
மெத்தோட் உள்ளடக்கமானது மேலே இந்த டெஃபினிஷன் ஐயும் கீழே எண்ட் என்ற வார்த்தையும் கொண்டு மூடப்படுகிறது இது argumentகளுடன் கூடிய மெத்தோட் எனப்படுகிறது
மெத்தோட் க்கான மற்றொரு சின்டாக்ஸ் கீவர்ட் டெஃப் பின் மெத்தோட் பெயர் மற்றும் ஒரு காலி ஆர்குமென்ட் பட்டியல் மெத்தோட் ன் உள்ளடக்கத்தை குறிக்கும் ரூபி கோடு பகுதி மெத்தோட் ன் முடிவை குறிக்கும் எண்ட் வார்த்தை இது argumentகள் இல்லாத மெத்தோட் எனப்படுகிறது
ஒரு மெத்தோட் ஐ எவ்வாறு பயன்படுத்துவது என காண்போம்
கெடிட் ல் ஏற்கனவே ஒரு ப்ரோகிராமை டைப் செய்து வைத்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் மெத்தோட் ஹைபன் வித்தவுட் ஹைபன் ஆர்குமென்ட் டாட் ஆர்பி என்பதை குறித்துக்கொள்க ரூபிபுரோகிராம் போல்டர் னுள் அந்த பைல் ஐ நான் சேமித்துள்ளேன்
இந்த ப்ரோகிராமில் மெத்தோட் ஐ பயன்படுத்தி இரு எண்களின் கூடுதலை கணக்கிடுவோம்
ப்ரோகிராமை காண்போம்
இங்கே ஒரு குளோபல் வேரியபிள் ஆ ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் அதற்கு மதிப்பு 5 ஐ அசைன் செய்வதன் மூலம் அதை இனிஷியலைஸ் செய்துள்ளோம்
குளோபல் வேரியபிள் பெயர்களுக்கு முன் ஒரு டாலர் குறி இருக்கும்
குளோபல் variableகளை ரூபி ப்ரோகிராமில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அணுகலாம் அவை டிக்ளேர் செய்யப்பட்டிக்கும் இடம் முக்கியமல்ல
இங்கே argumentகள் ஏதும் இன்றி ஒரு ஆட் என்ற மெத்தோட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
இங்கே பயனரை இரண்டாம் எண்ணை கொடுக்க சொல்லி கேட்கிறோம்
பயனர் மதிப்பை கொடுப்பார்
கெட்ஸ் மெத்தோட் உள்ளீட்டை கன்சோல் ல் இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வடிவில் பெறும்
எனவே நாம்to i மெத்தோட் ஐ பயன்படுத்தி இதை இன்டிஜர் ஆக மாற்ற வேண்டும்
மாற்றப்பட்ட மதிப்பு பின் வேரியபிள் ப் ல் சேமிக்கப்படுகிறது
ப் ஒரு லோக்கல் வேரியபிள்
இதை அது டிக்ளேர் செய்யப்பட்ட மெத்தோட் னுள் மட்டும் அணுக முடியும்
இங்கே குளோபல் வேரியபிள் ஆ மற்றும் வேரியபிள் ப் ன் மதிப்புகளை கூட்டுவோம் இதன் முடிவு பின் வேரியபிள் சும் ல் சேமிக்கப்படுகிறது பின் சும் ஐ அச்சடிப்போம் ஸ்ட்ரிங் னுள் வேரியபிள் ஐ நுழைக்கும் ஒரு வழியை இது காட்டுகிறது
இங்கே சும் ன் உள்ளடக்கம் ஆட்டர் ஸ்ட்ரிங் ல் வைக்கப்பட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆக திருப்பப்படுகிறது
மெத்தோட் ன் முடிவை எண்ட் குறிக்கிறது
இரு வகை methodகள் உள்ளன
user டிஃபைண்ட் மெத்தோட் அது நம் ஆட் மெத்தோட்
pre டிஃபைண்ட் மெத்தோட் அது பிரின்ட் கெட்ஸ் மற்றும் to i மெத்தோட்
இங்கே நம் ஆட் மெத்தோட் ஐ கால் செய்கிறோம்
கூட்டல் செயல்பாடு செயல்படுத்தப்பட்டு முடிவு அச்சடிக்கப்படும்
இப்போது சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
முன் சொன்னது போல இந்த ப்ரோகிராம் ரூபிபுரோகிராம் போல்டர் ல் சேமிக்கப்படும்
இப்போது இந்த ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினலை திறக்கவும்
திரையில் டெர்மினல் விண்டோ தோன்றுகிறது
இந்த ப்ரோகிராமை இயக்க துணைdirectory ரூபிபுரோகிராம் க்கு நாம் போக வேண்டும்
எனவே டைப் செய்போம் சிடி ஸ்பேஸ் desktopரூபிபுரோகிராம் பின் எண்டரை அழுத்துக இப்போது டைப் செய்க ரூபி ஸ்பேஸ் மெத்தோட் ஹைபன் வித்தவுட் ஹைபன் ஆர்குமென்ட் டாட் ஆர்பி எண்டரை அழுத்துக Enter தே செகண்ட் நம்பர் என காட்டப்படுகிறது
மதிப்பு 4 என கொடுக்கிறேன் பின் எண்டரை அழுத்துக சும் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் 5 ஆண்ட் 4 இஸ் 9 என வெளியீட்டை பெறுகிறோம் இப்போது argumentகள் உள்ள மெத்தோட் க்கு ஒரு உதாரணம் காண்போம்
கெடிட் ல் இந்த ப்ரோகிராமை நான் ஏற்கனவே டைப் செய்துள்ளேன் அதை திறக்கிறேன்
நம் பைல் பெயர் மெத்தோட் ஹைபன் வித் ஹைபன் ஆர்குமென்ட் டாட் ஆர்பி என்பதை கவனிக்கவும் ரூபிபுரோகிராம் போல்டர் னுள் இந்த பைல் ஐயும் சேமித்துள்ளேன்
இந்த ப்ரோகிராமை காண்போம்
இங்கே ஆட் என்ற மெத்தோட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
aப் ஆகியவை மெத்தோட் ஆட் ன் argumentகள் ஆகும் இங்கே ஆ மற்றும் ப் ன் மதிப்புகள் கூட்டப்பட்டு
கூடுதல் கால் செய்யப்படும் மெத்தோட் க்கு திருப்பப்படுகிறது
மெத்தோட் ன் முடிவை எண்ட் குறிக்கிறது
இங்கே பயனரின் உள்ளீட்டை கேட்கிறோம்
பயனர் ஆ மற்றும் ப் ன் மதிப்புகளை கொடுப்பார்
மதிப்புகள் முறையே வேரியபிள் ஆ மற்றும் ப் ல் சேமிக்கப்படும்
இங்கே ஆட் மெத்தோட் ஐ கால் செய்கிறோம் பின் argumentகளை ஆ மற்றும் ப் என அனுப்புகிறோம் கூட்டல் செயல்பாடு செயல்படுத்தப்பட்ட பின் மெத்தோட் ஆட் மூலம் திருப்பப்பட்ட மதிப்பு சி ல் சேமிக்கப்படும் இங்கே சி ல் சேமிக்கப்பட்ட கூடுதலை அச்சடிப்போம்
இந்த கோடு ஐ இயக்குவோம்
டெர்மினலுக்கு செல்வோம்
முதலில் டெர்மினலை துடைப்போம்
கிளியர் என டைப் செய்து எண்டரை அழுத்துக நாம் ஏற்கனவே துணை டைரக்டரி ரூபிபுரோகிராம் ல் உள்ளோம் இப்போது முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை இருமுறை அழுத்துக
மெத்தோட் ஹைபன் வித்தவுட் ஹைபன் ஆர்குமென்ட் டாட் ஆர்பி ஐ மெத்தோட் ஹைபன் வித் ஹைபன் ஆர்குமென்ட் டாட் ஆர்பி என மாற்றுக பின் எண்டரை அழுத்துக Enter தே வால்யூஸ் ஒஃப் ஆ ஆண்ட் ப் என காட்டப்படுகிறது
8 மற்றும் 9 ஐ கொடுக்கிறேன் 8 ஐ கொடுத்து எண்டரை அழுத்துக 9 ஐ கொடுத்து எண்டரை அழுத்துக நாம் பெறும் வெளியீடு சும் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் 8 ஆண்ட் 9 இஸ் 17
இப்போது நான் ரூபி மெத்தோட் ன் ஒரு முக்கியமான அம்சத்தை காட்டுகிறேன் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
கீவர்ட் ரிட்டர்ன் ஐ நீக்குக இப்போது சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
கோடு ஐ இயக்குவோம்
டெர்மினலுக்கு செல்க முந்தைய கமாண்ட் ஐ பெற மேல் அம்பு விசையை அழுத்தி எண்டரை அழுத்துக Enter தே வால்யூஸ் ஒஃப் ஆ ஆண்ட் ப் என காட்டப்படுகிறது
10 மற்றும் 15 ஐ கொடுக்கிறேன் 10 எண்டர் 15 எண்டர் நாம் பெறும் வெளியீடு சும் ஒஃப் ட்வோ நம்பர்ஸ் 10 ஆண்ட் 15 இஸ் 25
கீவர்ட் ரிட்டர்ன் ஐ நீக்கிய பின்பும் இந்த ப்ரோகிராம் பிழை ஏதுமின்றி இயக்கப்படுவதைக் காண்க ஏனெனில் மெத்தோட் ல் கணக்கிடப்பட்ட மதிப்பை ரூபி தானாகவே திருப்புகிறது மெத்தோட் ல் உள்ள கீவர்ட் ரிட்டர்ன் ஆனது ரூபி ல் கட்டாயமல்ல இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது Methodகள் argumentகள் அற்ற மெத்தோட் மற்றும் argumentகள் உள்ள மெத்தோட் க்கு சின்டாக்ஸ் மெத்தோட் லிருந்து திருப்பப்படும் மதிப்பு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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்